timing சாப்பிடுறது நம்ம என்னன்ன சாப்பிடுவோம் முன்னாடியே plan பண்ணி வச்சி நான் இது சாப்பிடணும்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு முன்னாடியே plan பண்ணிகக்கலாம்ல

weight லாம் பாத்தீண்ணா அதேமாதிரி set ஆகாத பொருள் இருக்கு எனக்கு பாத்திங்கண்ணா gas item எதுவுமே set ஆகாது காலிஃப்லவர் திண்ணா அன்னைக்கு வந்து வலிக்க ஆரமிச்சுருமா இந்த எண்ணெய் பொருள் இப்போ பூரி கீரி திண்ணா கூட அதே மாதிரி தான் ஒரு மாதிரியா இருக்கும் எனக்கு காய் தான் இப்போ நம்ம favourite

அதனால தான வந்து எண்ணெய் போட்டு அதிகமா சாப்பிடமாட்டேன் ஆனா சமோசா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சமோசா ரொம்ப favourite சமோசா நல்லா செய்யணும் இங்க சமோசா செய்யமாட்டாங்க but என்னன்னா நம்ம correct ஆ சாப்பிட்டுட்டு யாராவது சமோசா சாப்பிடணும்னா ஒருநாள் சாப்பிடுறனா ரெண்டு நாள் gap விடு மூணு நாள் gap விடு மூனு நாள் gap விட்டுட்டு பின்னுக்கு சாப்பிடு ஒரு time க்கு ரெண்டு சும்மா சாப்பிடணும்னா gap விட்டு சாப்பிட்டா பிரச்சினை இல்லை நான் daily சமோசா அடிச்சி நான் knock out பண்ணுவேன style சாப்பிடணும்னா risk தான் weight gain ஆகிடும் அப்பறம் weight அதிகமா weight ஏறிரும் actors லாம் எப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்குன்னு பார்த்தா அவங்க எந்த chart அ follow பண்ணுவாங்கண்ணா

அவங்க வந்து fat அ மட்டும் ஏத்தவே மாட்டாங்க weight ஏத்துவாங்க ஆனா fat கொழுப்ப மட்டும் ஏத்த விடமாட்டாங்க personal trainer வச்சு எனக்கு வந்து அங்க போகணும் அவங்களுக்கு வந்து assistant வேற இருப்பாங்கல personal ஆ அவங்க வந்து முன்னைக்கு என்ன சொல்லிருந்தாங்கன்னா அவங்க எப்படின்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க non veg லாம் அடிச்சி தள்ளுவாங்க but அதே அளவுக்கு வந்து daily lifestyle ல workout பண்ணனும் சில times ல work பண்ணுவாங்க food வந்து one week சாப்பிடுவாங்க one week நல்லா food வந்து diet பண்ணிருவாங்க அப்படின்னா

அப்படி இல்ல இத பத்தி இன்னும் news தெரிஞ்சிக்கடா இது எனக்கு இன்னமும் doubt ஆ இருக்கு நான் உனக்கு என்கிறதுனாலதான் இத சொல்றேன் ஏன்னா உனக்கும் தெரியல்ல நம்ம normal அ ஒருத்தன் காசு குடுத்து வாங்குறான்னா அதுக்கு பின்னாடி பெரிய marketing இருக்கு

ஆஹ்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

இல்லை அந்தப் பிள்ளைங்க அதுங்க அதுங்க வந்து உங்க கிட்ட சொல்லும் போது தன் தன்னோட மகன் இந்த அளவுக்கு hospital ல doctor ஆ இந்த அளவுக்கு இதெல்லாம் பார்த்து இருக்கா உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருந்தா கூட நீங்க அத கொஞ்சம் interest ஆ கேளுங்க அப்ப கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு இன்னும் விரிவா சொல்ல தெரியும் ஏன்னா நம்ம இனி doctor க்கு படிக்கப் போறது கிடையாது அந்த lab லயும் போய் எப்படி நடந்தது ஒரு ஒரு patient ஓட உள் part எப்படி இருந்ததுன்னு தெரியல ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் பாக்க கிடைக்க

அந்த இடத்துல அவங்களும் வந்து நிறைய கோவம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா வந்து அவங்க பேசுறப்ப அவ்ளோ ஒரு அமைதியா இருக்குல்ல அவங்க முகம் எல்லாம்

இல்ல இப்ப அந்த கர்ப்பப்பை எல்லாம் பாக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவோம் நம்மளோட கர்ப்பப்பை எப்படி இருக்கும் அந்த uterus ன்றாங்களே அது எப்படி இருக்கும் குழந்தை அப்படியே கட் எடுப்பாங்களாம் உள்ள இருந்து அப்படியே

அந்த ஐயோ கர்ப்பப்பையை அப்படியே எடுத்து அதுல இருந்து அப்படியே அந்த குழந்தையை அழகா இது பண்ணி தலையை இது பண்ணி அழகா ஒரு மாதிரி கைய உள்ள விட்டு அழகா ஒரு மாதிரி சின்ன சாதாரண ஒரு பொருள தூக்குவாங்கள்ல

அது வந்து நம்ம இப்ப யூடியுப்ல நிறைய பார்த்திருக்கோம் கூகிள்ல பார்த்திருக்கோம் நிறைய video பார்த்திருக்கோம் என்ன இருந்தாலும் அத நேரிலே அந்த பார்த்த பாக்கறோம்ன்னு போதே

first அத cut பண்ணவுடனே first அந்த ரத்தம் அதுக்கப்புறம் அந்த பனிக்குடத்திலே இருக்கிற தண்ணி இருக்குல்ல

அந்த தண்ணி அந்த அந்த doctors மேலதான் அப்படியே அடிக்கும் அந்த ரத்தம் தண்ணி அதெல்லாம் அவங்க பார்த்து சிதைச்சு சாதாரணமாதான் செய்வாங்கலாம்

எந்த இதுவும் அவுங்க face ல வந்து எந்த இதுவும் காட்ட மாட்டாங்களாம் அவ்ளோ அழகா அமைதியா நின்னுகிட்டு அத அழகா செஞ்சு அந்த குழந்தையை முதல்ல தூக்கி அவங்க அம்மாவோட மடியில வச்சு அரவணைச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாதான் எடுத்து அந்த face மூக்குக்குள்ள எல்லாம் போயிருக்கும் இல்ல

அம்மா வயித்துல இருக்க அந்த அழுக்கெல்லாம் படத்துலலாம் காட்டுவாங்கல்ல குழந்தையை கால பிடிச்சு தட்டுவாங்கல்ல

குழந்தையை அதேமாரி முதல்ல அணைச்சுதான் புடிக்கணுமே சாதாரணமாலாம் பிடிக்கக்கூடாது இல்ல இவன் பக்கத்துல நின்னு சாதாரணமா வந்து அத சொல்றான் நமக்கு யாரோ ஒருத்தவங்க அந்த வலியில துடிக்கிறாங்கன்னு கேட்கிறப்பயே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே வயித்தைப் போட்டு அப்படியே press பண்ணி press பண்ணி அழகா அந்த குழந்தையை வெளியே எடுத்தாங்க அப்படின்னான்

எப்படிடா இதெல்லாம் பார்த்தேன்னா அதுக்குதானம்மா படிக்கிறோம் இல்லை அது normal ஆ அது பார்க்கிறாங்கன்ற போது தன்னோட ஒரு ladies ங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க அவங்களோட உறுப்புகள் இப்படித்தான் இருக்கும் இதில இருந்துதான் அந்த குழந்தை வருதுன்னும்போது அந்த அந்த doctor படிக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மனநிலை எப்படி எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த பிள்ளைங்களுக்குள்ளேயே பிள்ளைங்க பேசிக்குங்க அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இல்ல அதுவும் அந்த ladies அந்த நானு எனக்கு குழந்தை பிறந்தப்ப ஒரு government hospital பாண்டிச்சேரிதானே அது full ஆ students நிக்கிறாங்க ஒரு ரெண்டு doctor full அ சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு பேப்பர் பேனாவை கையில வச்சிக்கிட்டு

ஆஹ் அந்த second year ல அடுத்த வருஷம்லாம் இன்னும் நல்லா இது அவங்களே பண்ண வச்சு training பண்ண வைப்பாங்களாம் இது second அந்த அந்த அந்த பிள்ளைங்க அந்த paper பேணா வெச்சிட்டு அந்த doctor என்னோட இதெல்லாம் அந்த parts எல்லாம் correct ஆ விரிவெச்சிட்டு அப்படியே இங்கிலீஷில சொல்லிக்கிட்டே போறாங்க அவங்க டக்கு டக்கு டக்குன்னு அத எழுதிக்கிட்டே note பண்ணிக்கிட்டே அத அந்த டாக்டருங்க அத அழகா தெளிவா புரிய வச்சு அவங்களுக்கு அந்த part அ இது பண்ண வச்சு குழந்தை இது பண்ணி எடுத்து அந்த குழந்தையை முதுகுல தட்டி அத அணைச்சு வச்சு

அப்ப அந்த குழ அந்த சொல்றாங்க அந்த குழந்தை பிறக்கும்போது அழுவலைன்ன உடனே அப்ப சொல்றாங்க இந்த குழந்தை அழுவலை அப்படின்னு இங்கிலிஷ்லயே அவங்ககிட்ட சொல்றாங்க அத சொல்லும் போது அந்த பிள்ளைங்க அத ரொம்ப இதா note பண்ணிட்டே போகுதுங்க இதுக்கப்புறம் என்ன madam பாண்ணு ஒண்ணும் இல்ல ஒரு ventilator machine ல வச்சு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் oxygen கொடுத்து அப்புறம் set பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த class அ முடிச்சறாங்க அவங்க உள்ள அந்த uniform அ உடம்புல போட்டாங்கன்னா அவங்களுக்கும் வேற எந்த வித எண்ணமும் வர மாட்டேங்குதுல்ல

only அவங்க அந்த patient அவங்களை மட்டும் பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க அந்த time ல அதைத் தாண்டி வேற எதைப்பத்தியும் யோசிக்காம அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களை correct ஆ அந்த recover பண்ணி அவங்களை வெளிய கொண்டு வர்ற வரைக்கும் அந்த இடத்துல அவங்கதான் main part அமைக்கிறாங்க இல்ல

அந்த operation வரலையா அப்ப அந்த glucose injection அ போட்டு அவங்க operation கொண்டு போங்க இதெல்லாம் அந்த medical புள்ளைங்க அத அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி அந்த medical இதுலயே நின்னு அவங்க அத பார்த்து அந்த பிள்ளைங்க அத மனநிலைப்படுத்தி அந்த படிப்பை முடிச்சிட்டு வரதுக்குள்ள அதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சந்தோஷங்களை இழக்குதுல ஆமா அந்த time ல நிறைய அவங்களும் யோசிப்பாங்கள்ல

அந்த second அவுங்க மனசுக்குள்ள என்னலாம் எண்ணம் வரும் நமக்கு தெரியாது

அதெல்லாம் ஒரு சந்தோஷமா அந்த பிள்ளைங்க இது பண்ணி செய்யுதுங்க அதெல்லாம் life ல எவ்ளோ ஒரு சந்தோஷம்தான் நிக்க வச்சுட்டே செய்றாங்கன்றப்போ அந்த ச சகிப்புத்தன்மை எல்லாம் இருக்கு ஒரு stool ல அவங்க professor மட்டும் உட்கார்ந்து இருப்பாங்களாம் பசங்க full ஆ நின்னுட்டுதான் இருக்கணும்மா

அவரு class முடிக்கிற வரைக்கும் நின்னுதான் ஒண்ணு ஒண்ணுத்தையும் அவங்க lesson எடுத்து கொடுப்பாங்களாம் எல்லாத்தையும் notes எடுப்பாங்களாம் அந்த time full ஆ நின்னுக்கிட்டேதான் class கவனிக்கிறாங்க அந்த பொறுமை இருந்துச்சுன்னாலே போதும் மத்த life ல எல்லார்கிட்டயும் அந்த பொறுமையை அவங்க இது பண்ணுவாங்க

இப்போ ஒரு patient க்கு போய் நிக்கணும்ன்னா ஒரு அதுங்க வந்து ஒரு மூணு மணி நேரம் நின்னாதான் அந்த ஒரு சில operation ல ஆறு மணி வ வரைக்கும் கூட ஆவணுவாங்க

இந்த brain operation எல்லாருக்கும் மூளை சம்பந்தப்பட்ட operation லாம் பண்ணாங்கன்னா அப்படிதான் சொல்லணும் அப்ப அந்த time ல என்ன பண்ணுவாங்க அந்த அதெல்லாம் இந்த இதெல்லாம் இது ஒரு அவங்க ஒரு practice மாதிரி நிக்கறதோ அதுல எழுதறதோ சகிப்புத்தன்மை அந்த ரெண்டு மணி நேரம் நின்னாங்கன்னாதான் அவங்களுக்கு அந்த பொறுமையோட இது தெரியும் அதுக்கப்புறம் அங்க போய் அவ்வளவு தூரம் எத்தனை பேரை எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குவாங்க அதான் சொல்லுவாங்கல்ல நம்ம எல்லாம் ஒரு சாதாரண officer போறாங்க அந்த duty time முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வருவாங்க அந்த doctor ங்களுக்கெல்லாம் அது இருக்காது அவங்க எப்ப நம்ம வீட்டுல இருந்து கிளம்பறாங்களோ அவங்க வர time அவங்களுக்கு கிடையாது அவங்க எல்லா patient இருக்கிறதிலேயே பார்த்தோம்ன்னா சம்பளம் கம்மியான job தான் அவங்களுது ஆனா மரியாதை அதிகமான தொழில் அவங்களுது

அது வேணா உண்மைதானே ஆமா doctor ஓட ஒரு படிப்புன்னா doctor அப்படின்னு சொல்லிட்டோம்ன்னா திரும்பிப் பார்த்தோம்ன்னா நம்ம அந்த கையெடுத்து கும்பிட தோணுது சாமிக்கு அடுத்தது அவங்கதானே கையெடுத்து கும்பிடுறோம் அந்த ஒரு patient room ல அந்த doctor உள்ள போகப்போறாங்கன்னா நம்ம எல்லாருமே madam madam ன்னு ஒரு இது பண்றோம்ல அவங்களுக்காக எல்லாம் அவங்களுக்கு வந்து நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க தைரியமா இருங்கன்ட்டு அவுங்களும் அந்த அந்த தன்மை எல்லாருக்கும் வராது எவ்ளோ பேர் இருக்காங்க எல்லாருக்குமே வராது இல்லை அவங்க பேசுறது கோவம் இதெல்லாம்தான் இருக்கும் இவங்க மட்டும்தான் தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம்

ஆமா அவங்க நிறைய கடந்து வந்திருப்பாங்க ஆனா அது நம்ம பார்க்கும் போது நமக்கு அது பொறுமையா ஏதாவது தோணுதுல்ல

அதனாலதான் நம்ம யோசிக்கிறோம் பரவாயில்லை நம்ம இந்த அளவுக்கு வந்து அவங்களால பண்ண முடியுது எல்லாருக்குமே எல்லாமே அமையாதுன்னு சொல்லுவாங்களே இப்ப ஒரு engineering படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதுங்கனால அத செய்ய முடியும்னாதான் அதை கடவுள் கொடுக்கிறான் doctor படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதை செய்ய முடிந்தால்தான் அந்த doctor கொடுக்கறான் என் பையனா engineering தாங்க போக வேண்டியது நான்தான் தடுத்து இந்தப் பக்கம் அனுப்பி விட்டேன்

seat எல்லாம் வாங்கிட்டு ஒரு college ல admission க்கு எனக்கு form எல்லாம் வாங்கிட்டாரு நான்தான் கெஞ்சி repeated போட சொல்லி கேட்டேன் first time வாங்கலையா அவன் ஒரு time chance கொடுத்து பார்ப்போம் அப்படியே வாங்கலைன்னா engineering போட்டிருவோம் இந்த ஒரு time chance கொடுப்போம் அதை எப்படியோ வாங்கிட்டேன் அந்த time ல அதான் அதெல்லாம் ஒரு gifted மாதிரிதான் கடவுள் கொடுக்கிற gift மாதிரிதான் அதெல்லாம் அந்த time அந்த பிள்ளைக்கு கிடைக்கணும்ன்னு எழுதியிருக்கு கிடைச்சிருக்கு

அதான் சொல்லுவாங்கல்ல படிப்பா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் யார் யாருக்கு எது எது எப்பப்ப அமையணும்ன்னு எழுதி இருக்கோ அதை கண்டிப்பா அவங்களுக்கு ஏன் கடவுள் நம்மளை பத்தி எல்லாம் யோசிக்காமலே விட்டாரு நமக்கு இவ்ளோதான் குடுக்கணும்ன்னு எழுதியிருக்கு நம்ம ஏதோ சொல்லுவாங்கல்லே நீ சந்தோஷப்பா நீங்க சந்தோஷப்பட்டு வாழறதை விட உங்க பிள்ளைங்க சந்தோஷப்பட்டு வாழ்றதை பாருங்கன்னு eighties ல பொறந்தவன் life maximum யாருமே பெருசா doctor ஆன மாதிரி இல்லல்ல நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தோம்னா

இப்ப யோசிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் இவ்வளவு கம்மியான mark எடுத்தாலே நம்ம எல்லாம் அப்பயே medical படிச்சிருக்கலாமே விட்டுட்டோமேன்னு ஒரு கவலை வருது ஆமா அப்ப அப்ப தெரியலே இப்ப

அந்த topic அ புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அந்த topic அ வச்சு பத்து topic அ எழுதிட்டு வந்துகிட்டே இருக்கலாம்ன்றாங்க அப்ப நமக்கு அச்சோ இதெல்லாம் நம்ம miss பண்ணிட்டோமே அப்படின்னாங்க இதஎடுத்து படின்னு கூட சொல்லாம விட்டாங்கல்ல நாமெல்லாம் நமக்கு தோணுனத ஒண்ணு எடுத்து படிச்சோம் இப்படி வந்துட்டோம்

எனக்கு தெரியலை அப்ப அதான் சொல்றேன்ல அப்ப எல்லாம் வெளி உலகம் நமக்கு அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு காலகட்டம்லாம் அப்ப கிடையாது நமக்கு இல்லை அப்ப வந்து தாய் தகப்பனோட control ல கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்

அந்த tuition படிப்பு அதெல்லாம் இப்ப பிள்ளைங்க enjoy பண்ண மாதிரிலாம் பண்ணல இப்ப சாதாரணமா school க்கு போற புள்ளைங்க இப்ப ஒரு medical college க்கு போற புள்ளைங்க bag ல ஒரு ஐநூறு ரூபாயாதான் இருக்கு நம்ம school க்கு போகும்போது அஞ்சு ரூபாய்

அதிசியம் அந்த ஒரு geometry box ல அந்த அதுல ஒரு அஞ்சு ரூபாய் note அ வச்சு அது மேல ஒரு paper அ மடிச்சு அதுல பேணா எல்லாம் வச்சிட்டு அந்த அஞ்சு ரூபாய் இருக்கா இருக்கான்னு எட்டி பார்த்துட்டு இருப்போம் எங்கேயோ விழுந்திருச்சான்னு இப்ப இருக்க கால கட்டம் எல்லாம் வேற என்னது அப்ப இருக்க படிக்கிறது இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுங்க நம்ம easy ஆ படிச்சோம் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா easy ஆ doctor ஆயிட்டு போயிருக்கலாம் இன்னமும் easy ஆ படிச்சு அதே சமயத்துல நம்ம ஒரு tea கடைக்கு கூட போய் தனிப்பட்ட முறையில ஒரு biscuit சாப்பிட்டது இல்லை இப்போ ஒரு fast food கடைக்கு போயி பிள்ளைங்க வந்து அதை ஒரு

friends ங்களோட போயிட்டு சாப்பிட்டு வருதுங்க நம்ம அந்த மாதிரி எல்லாம் போனதில்லை அதனால நமக்கு தெரியலே இப்ப நானும் யோசிப்பேன் நான் முடிச்சிருந்திருக்கலாமோ அலட்சியமா விட்டுட்டமோ நம்மதான் வாழ்க்கையை தெரியாம வெளி உலகத்துக்கு பயந்து இன்னைக்கு உட்கார்ந்துட்டோமோ என் total க்கு எல்லாம் நான் easy யா வாங்கி இருப்பேண்டா அநியாயமா விட்டுட்டேனே அப்படின்னுவான்